அது பண்ணி, cut பண்ணி , நீங்க birthday , இல்லாட்டி, யாருக்கா birthday ன்னு சொன்னீங்கன்னா, அவங்க, இது பண்ணிடுவாங்க

அல்பம், cake க்கு ஆசைப்பட்டு, குடுத்த காசை, எப்படியெல்லாம் முடிக்கணும்ன்னு, நினைக்கிறோம், இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம், பிரியாணி வச்சிருப்பாங்க

எல்லாமே வச்சிருப்பாங்க, fish

இந்த side பார்த்தீங்கன்னா, salad இருக்கும், curd rice இருக்கும். ஆங். Curd rice க்கு something என்னென்னமோ இருக்கும். ஆங். அதுக்கப்புறம், curd rice super ஆ இருக்கும் அங்க. அங்க வந்து யாரு Veg சாப்பிடுறதுன்னு விட்டுட்டு வந்தா, நம்மதான் miss பண்ணி இருப்போம்

வேற sweets , ஜில்லுன்னு ஏதாவது Andha side poitomna , ice cream வச்சிருப்பாங்க

ஓ, அப்ப அதுவும் அ, first complimentary ஆ இருந்துச்சா அ, first இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா, இப்ப இல்லை

அது என்னன்னு, ஒண்ணு pay பண்ணித்தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ம், அதுக்கு அடுத்து, அந்த side வந்துட்டு, brownies இருக்குல்ல!

Brownies எல்லாமே ஒரு, six seven Variety ல வச்சிருப்பாங்க.

அதுக்கப்புறம், நல்லா hot ஆ, குலாப் ஜாமுன் வச்சிருப்பாங்க

அந்த ice cream கூட, குலாப் ஜாமுன் போட்டு, சாப்பிடும்போது, வேற level

ஆமா. அதுக்கடுத்து, அதுக்கப்புறம், puddings இருக்குல்ல?

Puddings எல்லாம் வச்சிருப்பாங்க. சின்ன, சின்ன cup மாதிரி

அது எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க, வேற இந்த side பாத்துட்டீங்கன்னா, உனக்கு

எல்லாமே unlimited தான். தீர, தீர வச்சுட்டே இருப்பாங்க. ஆஹான். நம்ம, அவங்க எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இது நம்மளுக்கு பிடிச்சுஇருக்கு அது சொல்றோமோ, அதுவும் கொண்டு வந்து வைப்பாங்க இதெல்லாம் நம்மளே பேர் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் வந்துட்டு, அவங்களே கொண்டு வருவாங்க இந்த starters எல்லாம், அவங்களே கொண்டு வந்து, கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா, உள்ளே இருந்து, cook பண்ணி கொண்டு வரணும்ல

அடுத்து, இந்த side பார்த்துட்டீங்கன்னா, உனக்கு தோசை போட்டுட்டிருப்பாங்க

தோசைல எத்தனையோ variety வச்சிருப்பாங்க. Chocolate தோசை. என்னென்னமோ தோசை

இது எல்லாமே, ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா, நல்லதுதான். ஆமாம். Mutton , கீமா தோசை. என்னென்னமோ, தோசை வச்சிருப்போம். Non veg .

அப்ப இதுக்கு நீங்க over ஆ rating எவ்வளவு தருவ? Over all , நான் four point five வந்திருவேன் Four point five . ஏன்? அந்த அஞ்சு point ? ,அஞ்சு point ? என்ன வரும்? Timing . ஒரு மணி நேரம் extra தரலாம் இல்ல ஆமா. பூராத்தையும், இவ்வளவு கொடுக்கிறதே, பெரிய விஷயம். இங்க, அவன் சம்பளத்துக்கு எல்லாம், ஆளுக்கு, இது குடுக்கணும் இல்ல? பரவாயில்ல. இது, நல்ல, என் idea வா இருக்கும். ஒரு நாளைக்கு, நான் வேணா, என் friends கிட்ட வேணா, suggest பண்றேன். அவங்கதான், கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்கு அடுத்து, அந்த side பாத்தீங்கன்னா, பானி பூரி வச்சிருப்பாங்க

பானி பூரியும் வச்சிருப்பாங்க. அந்த, அவங்க இது பானிய different ஆ இருக்கும். நல்லா இருக்கும் ஆஹா. இந்த Bel பூரி, அதுவும் தருவாங்களா? அந்த மாதிரியும்? ஆங், Bel பூரி தருவாங்க, நாங்க பானி பூரி மட்டும்தான் சாப்பிட்டோம். வாங்கலைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சான்னு தெரியலை. ஏன்னா, எங்களால அதுக்கு மேல முடியலை. இப்ப புதுசா இது வந்துருச்சுல்ல? Roll , roll ice , ice roll நாங்க அதெல்லாம் try பண்ணல. எங்களுக்கு இது full ஆனவுடனே நாங்க, போறதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு, ம்ம். உங்களுக்கே full na , super தான் ஆமாம், நாங்க started சே நல்லா full ஆ சாப்பிட்டோம்

குல்ஃபி, எல்லா flavour வச்சிருப்பாங்க, பான் குல்ஃபி ஒண்ணு வச்சிருப்பாங்க

அது சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஒரு ஏப்பம் வரும், super ஆ இருக்கும் சரி, சரி, okay . கண்டிப்பா, நான் எதாவது, என் friends க்கு, நான் suggest பண்றேன்.

Enjoy பண்ணிட்டு வந்தோம். ஆனா, இதுக்கெல்லாம், நல்லா சாப்பிடறவங்க Poganum , அதான் worth இல்லையா?

ஆமா. சரி, சரி, okay ப்பா, நான் சொல்றேன். ம், நீ எங்கயோ கிளம்புறேன்னு. அ, சரிப்பா. வைக்கறேன்

பேசலான்னு கூப்பிட்டேன். நல்ல content . Okay . கொடுக்கலா, அவங்ககிட்ட.

இங்க தீபாவளி எல்லாம் வருது சொல்லிட்டாங்களா அதான் சாப்டுகிட்டு இருந்தேன்.

கடலை பருப்பு இதே கடலை பருப்பு சொல்லுவாங்க இல்ல .

okay okay நல்ல health தான்னா அது

எப்போமே சாப்டதுக்கு அப்புறம் அந்த கடலை பருப்பு சாப்பிடுவோம் இல்லன்னா இடி பர்பி சாப்பிடுவோம் digestion க்கு நல்லது இல்ல இந்த தடவை அந்த பின்னாடி என்ன TV சத்தம் கேட்குது போல

திருப்பூர் கர்ரச்சே என்ன வாங்கிட்டு வந்தாங்க special இன்னைக்கு தவுனி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை இல்லை இல்லை இந்த time இது அவங்களோட என்ன சொல்லுறது அவங்களோட

ம்ம். அவங்க பையன் வந்து இருக்காங்க வக்கில்

முடிச்சிட்டாங்கல்ல அவங்க படிப்ப முடிச்சிட்டாங்கல்ல அவங்க படிப்ப

எல்லா எடுத்து வச்சிட்டு உக்காந்திங்களா பக்கத்துல .

இல்லை இல்லை இல்லை இப்போதான் சாப்டுகிட்டு இருக்காங்க.

நான் குளிக்கலன்னு போனன் இவங்க எழுதிரிச்சிட்டாங்க madam .

இச் இச் செரி அம்ம்மா.

ம்ம்ம்ம்.

அதுதான் இது சமையலை முடிச்சிட்டு வந்துட்டு ,பருப்பு கொஞ்சம் வெந்துடுச்சி.

ஒரு பொடி color துணி இருக்குது.

pant , shawl தைப்போம். pant , top பே super ஆ தான் இருக்கும். நீங்க அந்த துணில வந்துட்டு, ஹாஹா headset wire ஆ கழட்டி விட்டுட்டாங்களே.

ஆமா, நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க brown color ஆ வந்துட்டு, pant .

வேற chudi , வேற நம்ப எடுத்து வச்சி இருக்கோம்ங்க, அதை நம்ம full gown ஆ. வேண்டாம், வேண்டாம் இதையே நான் full gown ஆ தைக்குறேன், இதுக்கு.

எதுவுமே இல்லை, plain ஆ இருக்குது ஒரே each ஆ.

நான் என்ன சொல்லுறேன்னா, ம்ம் இந்த மாதிரியே தான், அந்த மாதிரி துணியிலல்லாம் வந்துட்டு அப்படி தைக்க முடியாது இல்ல, pant அதுலலாம் போட முடியாதுல்ல. இதுல மட்டும் போட முடியுமா, புலி வேஷம் போட்ட மாதிரி இருக்காதா? ம்.அப்படியா?

palazzo இல்ல. pencil fit , cigarette fit ல சொல்லுவங்கள்லா. சாதா pant .

try பண்ணித்தான் பாக்குறது. பாக்கலாம் அதுக்கு வேற துணி வச்சிக்கலைன்னா முடியலையே. full gown ஆ தைக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன், இதை மோதலை try பண்ணி ஏன்னா நான் என்னக்கு, ஒரு சுடிதார் தைக்கணும் இல்லையா function க்கு. அதுக்கு நீங்க இதை வச்சி trial பண்ணி பாக்குறீங்க. ஆமா, try பண்ணி பார்த்துட்டு ஏன்னா already நான் உன்னக்கு தைச்சி இருக்கேன்.

ஆனால் மறந்துட்டேன்அளவு, வேற ஒருத்தவங்க கிட்ட cutting போட்டு கொடுத்தாங்க, தனியா தைக்குறதுக்கு பயமா இருக்குது. ஆ ஹான் எப்படி cutting போட்டீங்க அங்க போயிட்டு.

இல்லையே இங்க வந்து ஒருத்தர் தைச்சி, cutting போட்டு கொடுத்தாங்களா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பச்சை color துணி ஒன்னு.

ஏனப்பா நான் போய் இன்னைக்கு அஸ்ரின் அவங்க அம்மா சொன்னாங்க, அது மாதிரி பண்ணலான்னு இருக்கேன்.வெளில குடுத்தா.

நான் ஆயிஷா, நான் தைக்க போறான்னு போன்ல்ல, அங்கே கொடுக்கலான்னு இருக்கேன்.அவங்களோட idea என்னனு .

bg ரெண்டரை meter ல தாசிக்குறேன், ஜொள்ளு பட்ட மாதிரி முன்னாடி உள்ள ரோஸ் color உள்ள attach .

அவன் ரெண்டரை meter ல எப்படி தைப்பான்னா , போதும் இல்லை.அப்புறம் இருந்துகிட்டு ஏதாவது lace சோ, ஜாக்கெட் துணியோ வாங்கி full ல கிழ border கொடுத்துடுவேன். இது எல்லாம் ஆகுற வேலை இல்ல.

நாங்க full saree ம் அப்படியே போடப் போறோம்.ஓ அப்படியா.